அப்புரொ ஒரு சோஃபா போட்ருருக்காங்க சுத்தி வந்துடு மஞ்ச கலர்ல இருக்குது.

அப்புறம் ஒரு இது இருக்குது ஃபேன் இருக்கு.

அப்புற லெப்ட் சைய்டுல அங்க ஒரு காரு ஒயிட் கலர் காரு போயிட்டு இருக்கு.

இது வந்துட்டு ஒரு முடிவெற்ற கட.

அப்புறம் அவன் கண்ணாடிய பாத்துட்டு போட்டோ எடுத்துட்டு இருக்கான்.

இது வந்துட்டு நீலா ஹாஸ்பிடல் அப்டீன்டு ஒரு ஹாஸ்பிடல்லு .

அப்றோ சைடுல ஒரு கேட் இருக்குது அப்றொ ஒரு செடி தொட்டியு இருக்குது.

அப்றொ தூரமா ஒரு செல தெரியுது மஞ்செ கலர்ல செல.

அதுல சைடுல நிக்கிற ரெண்டு குழந்தெங்க வந்துட்டு பிரவுன் கலர் ஷூ போட்டு இருக்க நடுவுல சென்டர்ல நிக்கிற குழந்தெ வந்துட்டு ரெட் கலர்ல போட்டு இருக்கு.

அப்புறம் ஒரு தென்னை மரம் இருக்குது கோழி கூடு இருக்குது.

இது வந்து சுத்தி நெறைய மரம் நிக்குது.

அப்புறம் வந்துட்டு இதுல ஜன்னலும் இருக்கு அது மரத்தால செஞ்சது.

ஆப்ரம் ஒரு ஏ_சி இருக்குது ஒரு.

வந்துட்டு நெறைய ஆள் நிக்குது அவிய ரெண்டு பேர் எழும்பி நிக்காங்க மிச்ச எழு எல்லா இருக்காங்க.

இதை சுத்தி நிறைய மரோ எல்லா தெரியுது.

அதுல ஒரு ஆள் வந்துட்டு பிரவுன் கலர்ல கூட வச்சிருக்காங்க ஒருத்தங்க வந்துட்டு செவப்பு கலர்ல கூட வச்சிருக்காங்க.

இது வந்துட்டு ஒரு ஹோட்டல் .

இத சுத்தி நெறைய மக்கள் கரையில நெறைய பேரு நிக்குறாங்க தூரமா ஒரு அந்த பில்டிங் மாறி ஒரு இது தெரிது.